ஒரு பெட்ரோல் பங்க்கோட போட்டோ தான் இது.

மூன்று மாணவர்கள் யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.

மாடியில சின்ன சின்னதா நறைய செடிகள் எல்லாம் வச்சிருக்காங்க.

எதுதாபுள்ள ஒரு வீட்ல மாடில ரெண்டு மூணு துணி காய போட்டிருக்காங்க.

சுத்தி நெறைய மரங்கள் எல்லா இருக்கு.

உள்ள நெறைய மரங்கள் எல்லாம் இருக்கு.

படத்துல ஒரு கடற்கரையோட இது இருக்கு.

படத்துல ஒரு பில்டிங் இருக்கு ஒரு மாடி பில்டிங் .

போஸ்ட்ல லைட் எல்லா ஆன்ல இருக்கு.

கோவில்க உள்ள ஒருதங்க உக்காந்து இருக்காங்க.

இந்தப் பக்கம் சைடுல நறைய கடைகள் இருக்கு.

அது பக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காங்க.

பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு.

ஒருத்தங்க கார பழுது பாத்துட்டு இருக்காங்க.

இந்த சைடுல ஒரு டிம்போ மாதிரி ஒன்னு இருக்கு.

இந்த பக்கோ சைடுல ஒரு சேர் இருக்கு.

நரைய பேர் அதுல சுத்தி இருக்காங்க வேடிக்கை பாத்துட்டிருக்காங்க.

பக்கத்துல நாலு பேர் நடந்து போய்கிட்ருக்காங்க.

ஸ்கூல் ஓட கேட் குளோஸ்ல இருக்கு.

படத்துல சோளம் போட்டோ நறைய வச்சிருக்காங்க.

கருப்பு கலர் சோஃபா இருக்கு.

இந்த பக்கம் ரென் மூணு லேடீஸ் திங்ஸ் வாங்கிட்ருக்காங்க.

ஒருத்தர் பொருள்களெல்லா வாங்கிட்டு வெளிய வந்துகிட்டிருக்காங்க.

பொதுமக்கள் கொஞ்ச பேர் அங்கொடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க.